ஒரு கம்பெனி மேல வெள்ள செட் இருக்கு அந்த தகரோ செட்டு .

இன்னு நெறையா தண்ணி எல்லா இருக்கு.

மரத்துல பச்ச கலர் லைட் எரிய வச்சுருக்காங்க.

அ தரை டைல்ஸ் வந்து வெள்ள கலர்ல இருக்கு.

அது கூடவே அ செடி அ மரங்கள் எல்லாத்துலருந்து எலைகள் கீழ உதிந்திருக்கு.

அ எல்லாமே எல்லா பிரவுன் கலர்ல பாக்க அழகா இருக்கு.

போட்டோல பாக்க ஒரு காலி ஏரியா வாட்ட இருக்கு ஒரு ஸ்கிராப் ஏரியா வாட்ட இருக்குக்.

இங்க ஒரு ஷெட் இருக்கு. ஷெட்டோ கலர் ஹ நீளம்.

முன்னாடி ரெண்டு உக்கார்றதுக்கான ரெண்டு சேரு பெஞ்சிருக்கு .

பின்னாடி வந்து ப்ளு கலர் நீலமா க நீலம் கலர்ல இருக்கு.

பெஞ்சோட கைப்புடி எல்லா கருப்பு கலர்ல இருக்கு.

இதுல ஒரு துணிய ஒரு சாரு பொம்மல போட்டு வச்சிருக்கா--

அவங்களுக்கு மேல அ சின்ன ஒரு பொட்டியாட்ட வெச்சு அதுக்கு மேல கிராஸ் இருக்கு.

மிஷினோட கலர் பச்ச கலர் .

அதுல மூணு வந்து செவப் மெரூன் கலர் ஒன்னு வந்து ஆரஞ்சு கலர் ஒன்னு வந்து மீதி ரெண்டு வந்து கருப்பு கலர் அப்றோ இன்னியோன்னு வந்து வெள்ள கலர்ல இருக்கு.

பக்கத்திலயே ஒரு பிரவுன் கலர் சேர்ருக்கு .

இங்க வந்து ஒரு செயிண்ட் ஆண்டனி சர்ச்ன்னு சொல்லி ஒரு சர்ச் இருக்கு.

ஹேண்ட் பேக்காட்ட ரெண்டு பேக் இருக்கு.

இங்க ஒரு கம்பெனி பேனர் இருக்கு.

இப்பி நூடுல்ஸ் பக்கத்துலயே மேகி நூடுல்ஸ் இருக்கு.

அது டேபுள் வந்து ப்ளாக் கலர் டேபுள் .

கடையில வந்து ஃபுல்லா பழங்களா வெச்சிருக்காங்க ம்ம்.

வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மஞ்ச கலர் பில்டிங் இருக்கு அது--

அங்க முன்னாடி நெறையா பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கு.

நல்லா பெரிய எடமா இருக்கு தண்ணி.

அதுக்கு பின்னாடியே ஒரு மலை தெரியி--

பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நெரையா இருக்கு.